ஆஹ் அந்த மாதிரி வீட்டுல இருந்து படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் தான் இப்ப முயற்சி பண்ணிட்டிருக்காங்க அதுக்காண்டியே நிறைய training academy எல்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி படிச்சு அதுக்கப்புறமா apply பண்ணி எழுதுற ஆட்களும் இருக்காங்க அதுலயும் நிறைய பேர் வந்து இப்போ இந்த doctor க்கு எல்லாம் neet exam அதெல்லாம் எழுதி pass ஆக போனா நிறைய பிள்ளைங்க suicide பண்ணுது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து

ஆமா அதை வந்து அவங்க வந்து லட்சியமா வாழ்க்கையில புரியா இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் இதுலதான் நம்ம போகணும் அந்த மாதிரி லட்சியமா இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தவறான முடிவுகள் எல்லாம் எடுக்குறாங்க அப்புறம் வந்து ஆஹ் நிறைய சுயதொழில் எல்லாம் இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்து பெரிய பெரிய ஆஹ் வேலைகள் எல்லாம் வந்து போறாங்க அடுத்தது அங்க வந்து அவங்களுக்கு வந்து சரியான வந்து

ஆமா இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஆனா அஹ் சுயதொழில்னு சொல்லும் போது அது வந்து எல்லாருமே அது சேர்ந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும் ஒரு ஆள் மட்டுமே பண்ணா அவங்களுக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்கும் இப்போ ஒரு குழுவா சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை எல்லாம் பண்ணாங்கன்னா முன்னாடிலாம் அந்த தீப்பெட்டி தொழிலு, அந்த மாதிரி பீடி சுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அந்த சவுரி எடுக்கிறது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 என்னன்னா அவங்களுக்கு வந்து சுலபமா எந்த வேலை முடியுமோ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் தான் இங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா இப்ப வங்கித்துறையிலயுமே நிறைய வேலை குடுக்குறாங்க வங்~ வங்கியில நிறைய வேலை இருக்கு அது பெரிய பெரிய அஹ் நிறுவனங்கள்ல எல்லா நிறைய வேலைகள் இந்த மாதிரி நிறைய வந்து வேலைகள் இருக்கு அதுல வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து அஹ் சுயதொழில்ல வந்து விட்டுட்டு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சனால சுயதொழில் வந்து இப்போ ரொம்ப வந்து யாரும் பண்றதில்ல அந்த மாதிரி ஆமா சுயதொழில் வந்து அஹ் யாருமே பண்ணலைன்னா காரணம் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை இன்னும் சில பேருக்கு வந்து நேரம் இருக்காது அவங்களுக்கு வீட்டுல வந்து பிள்ளைங்களை பாக்குறது வீட்டுல உள்ள வேலை பார்க்கிறது அந்த மாதிரியே போயிட்டு இருக்கனால யாருமே இப்ப அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து எல்லா வீட்டுலயும் ஏதாவது ஒரு வேலை நடக்கும் சில வீட்டுல துணி தைப்பாங்க, சில வீட்டுல வந்து எடுப்பாங்க ஆஹ் சில வீட்டுல வந்து இனியும் வீட்டுலயே இந்த வீட்டுலயே இந்த rubber sheet லாம் தயாரிச்சு போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலை நடக்கும் ஆனா இப்ப வந்து எல்லாமே அந்த அந்த இடத்தை எல்லாமே பெரிய பெரிய company அஹ் gloves company இன்னும் சொல்லப் போனால் அஹ் இங்க நம்ம ஊர்லயே நிறைய ITcompany அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சதுனால எல்லாருமே எது வந்து ரொம்ப பார்க்கிறதுக்கு அழகா இருக்கோ எது வந்து நம்ம படிச்சதுக்கான வேலை இருக்கோ அந்த மாதிரி எல்லாம்தான் எல்லாரும் போறாங்க

யாருமே அந்த முன்னாடி உள்ள வேலையை விரும்பல ஆமா இப்ப வந்து நிறைய பிள்ளைங்க வந்து அஹ் வருங்கால கனவு என்னன்னு கேட்டா நான் doctor ஆகணும் engineer ஆகணும் அந்த மாதிரி சொல்~ சொல்லுவாங்க ஆனா வளரும்போது அவங்க வந்து அந்த அந்த ஒரு குறிக்கோளை எட்ட முடியாம அவங்க வந்து ரொம்ப அஹ் எதாவது கி~ அஹ் கிடைச்ச வேலைக்கு போகனும் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடுறாங்க அது வந்து அவங்களோட கனவே அப்படி இப்ப கலைஞ்சு போற மாதிரி இப்ப நிறைய அஹ் இந்த ஊழல் எல்லாம் நடக்குது வேலையில இப்ப வந்து கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறவங்களுக்கும் பண~ பணம் இருக்கிறவங்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை இப்போ நீங்க வந்து ஒரு இதுல வந்து பணம் குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஊழல் எல்லாம் வேலைகள் நடக்குது இப்ப recent ஆ கூட TNPSC exam எழுதும்போது வந்து நிறைய வந்து பணம் வாங்கி அப்ப வந்து posting எல்லாம் போட்டாங்க அப்ப நல்லா படிச்சு எழுதினவங்களுக்கு வந்து mark இருந்தும் அவங்களுக்கு posting குடுக்கலை அடுத்து இந்த மாரி question paper லாம் leak ஆகுறது அதுன்னு அந்த மாதிரியெல்லாம் பாக்குறதுனால நிறைய நியாய~ நியாயமா படிச்சு எழுதுறவங்களுக்கு வேலை இல்லாம போகுது ஆமா முன்னாடி எல்லாம் யாரு வந்து first mark கோ யார் வந்து நல்ல அஹ் எழுதிருக்காங்களோ அவங்களைதான் எடுப்பாங்க ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து அப்படி இல்லை அஹ் யாரு exam அந்த தேர்வு நடக்கும் முன்னாடியே நிறைய பேரு இந்த மாதிரி பணம் கொடுத்து அந்த மேலதிகாரிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேரை எடுத்திருவாங்க அதுக்கப்புறமா திருப்பி அந்த தேர்வு முடிவு எல்லாம் வெளியாகும்போது ஒரு சில பேரை மட்டும் எடுப்பாங்க மிச்ச எல்லா பேரையும் அஹ் ஒண்ணு இரண்டு mark ல வந்து இல்ல உங்களுக்கு கிடைக்கல அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஆமா அப்படி நிறைய பேரு ஏமாற்றத்தினாலே அவுங்க வந்து அவுங்க வாழ்க்கையே இறுதி இறுதி~ போ~ இறுதியா அவுங்க வாழ்க்கையே அவுங்க தொலைச்சிருவாங்க அடுத்தது அவங்களுக்கு வந்து அதுல ஆர்வமே ஏற்படாது அப்புறம் வந்து அங்க எதாவது கிடைச்ச வேலைக்கு போகனும் அந்த மாதிரி ஆயிரும் அப்போ படிச்சவங்களுக்கு வந்து இப்ப வந்து வேலை கிடைக்கிறதை விட நிறைய பணம் இருக்கிறவங்களுக்குதான் உடனே உடனே வேலை கிடைக்குது ஆமா அதே மாதிரி முன்னாடி எல்லாம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவுங்க வந்து இப்போ tenth, twelfth அந்த மாதிரி படிச்சிருந்தாலே அவுங்களுக்கு எல்லாம் driver, conductor அந்த மாதிரி அஹ்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 அந்த மாதிரி எல்லாம்தான் எடுக்காங்க எல்லாரையுமே எடுக்கலை ஆமா இப்ப நல்லா படிச்சவங்க கூட ஒரு தா~ அவுங்க அவுங்க படிச்சதோடயே ரொம்ப தா~த~ தரம் தாழ்ந்த வேலைக்கு வந்து apply பண்ணி அங்க காத்துகிடந்து அஹ் கஷ்டப்பட்டு interview லாம் நடத்தி அதுலயும் பணத்தினால அவங்களுக்கு வேலை கிடைக்க முடியாம படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதுல பதிவு செஞ்சவங்களுக்கே வந்து இப்ப வந்து நம்ம இணையதளம் மூலமா பதிவு செஞ்சு வேலை இல்லாம இருக்குற இளைஞர்களுக்கு வந்து நிறைய வந்து ஊதிய மாதம் வந்து அவங்க ஒ~ ஒ~ இந்த ஒதுக்கீடு பண்றாங்க அஹ் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பத்~ பத்தாம் class படிச்சிருந்தா இவ்வளவு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க twelfth முடிச்சிருந்தா ஒரு காசு கொடுக்குறாங்க அடுத்த பட்டதாரிகளுக்கு கொடுக்குறாங்க அப்பவுமே வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இப்ப வேலை இல்லாம இருக்காங்க ஆமா இப்போ நல்லா படிச்சவங்க எல்லாம் எல்லாரும் engineering, doctor அந்த மாதிரி முடிச்சவங்களும் நிறைய பேரு கொத்த வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப படிக்காதவங்க அவங்க எல்லாம் தான் அந்த மாதிரி வேலைக்கு போவாங்க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

இங்க இப்ப வந்து நிறைய woman's மே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி எல்லாம் ஆம்பளைங்க வேலைக்கு போவாங்க பொம்பளைங்க வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஒரு குடும்பத்திலே ஒரு ஆம்பள ஒரு பொம்பளை இரண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் அவங்க வந்து குடும்பத்தையே ஓட்ட முடியும் அந்த மாதிரி நிலைமை வந்திடுச்சு ஆமா இப்ப உள்ள காலகட்டத்துல அந்த சாதனம் எல்லாம் விலை உயரது எல்லா பொருளுமே விலை கூடிட்டு முன்னாடி இருந்ததோடையும் அதனால என்ன யோசிப்பாங்கன்னா இப்போ அஹ் நம்ம மட்டும் வேலைக்கு போனா அஹ் சரியா வராது நம்மளோட மனைவியும் வேலைக்கு போணும் அந்த மாதிரி நினைச்சு நிறைய பேர் விடறாங்க சில பேரு அவங்களாட்டயே யோசிப்பாங்க அஹ் நம்ம வந்து இவ்வளவு வருமானத்தை வச்சுட்டு நம்ம குடும்பத்த நடத்த முடியாது அதனால நம்மளும் ஒரு வேலைக்கு போவோம் நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம் அந்த மாதிரி யோசித்து போவாங்க ஆமா அப்புறம் இப்ப வந்து யா~ நிறைய பேர் வந்து நம்ம சொந்த ஊர்ல வேலை பார்க்கிறதை விட வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தா நிறைய ஊதியம் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாங்க நிறைய பேரு அதனால அவுங்க வந்து அவுங்க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

phone இருக்கறதுனால வந்து உடனே உடனே வந்து ஏ~ ஏதாவது கஷ்டம்னா எங்க இருந்தாலும் கஷ்டம்னாலும் அவங்க வந்து சொல்றாங்கம்மா அதனால மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போகும்போது ரொம்ப அஹ் அதெல்லாம் வந்து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 ஆமா இப்ப முன்னாடி இடையில கூட paper ல ஒரு news போட்டிருந்தான் அப்படின்னா ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல வேலைக்கு எடுத்து தருவாங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க அவர் வந்து சவுதி அரேபியா ஒரு இடத்துல போயிருக்காரு ஆனா போனப்புறம் அவருக்கு வந்து அவர் நினைச்ச மாதிரி வேலை கொடுக்கலையாம் அவருக்கு வந்து ஒட்டகம் மேய்க்க சொன்னாங்களாம் அதுல வந்து அவரு இந்த வேலையை நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரு வந்து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 யாருமே அவங்க சொன்ன வேலைக்கும் விடல நிறைய பேரு இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு கொலையும் பண்றாங்க அதுக்காண்டி ஆமா இப்ப வந்து ரொம்~ ரொம்ப நிறைய இந்த இதெல்லாம் நடக்கறது வந்து வெளிநாடு அஹ் இந்த அரேபு~ அரபு நாட நம்பி போறவங்க இந்த மாதிரி ஒரு முறையா போகாம இப்ப நிறைய பேரு இந்த முறை இல்லாம தான் போறாங்க போலியா ஒரு passport எடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் போறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே எப்படி அவங்க வேலை மட்டும் எப்படி வந்து அவங்களுக்கு உறுதியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்களுக்குதான் உள்ளாவாங்க ஆமா இப்போ நிறைய பேரு இ~ இந்த சுலபமான வழியில எப்படி வெளிநாட்டுக்கு போலாம் அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க இப்ப நம்ம ஒரு bike ல கூட license இல்லாம நம்ம poli~ traffic police எல்லாம் ஏமாத்திட்டு போறோம்ல அதே மாதிரிதான் அவங்களும் வெளிநாட்டுக்கு வந்து யார் கிட்டயாவது கேட்டு அந்த மாதிரி போலி passbook எடுத்து அந்த மாதிரி போறாங்க ஆமா அதனால வந்து இப்ப நிறைய பேரு ஏமாறுறதுனால வந்து இப்ப எல்லாரையுமே வந்து நம்ம அரசாங்கம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் வந்து நிறைய பேரை வந்து ஆஹ் மீட்டெடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து இறக்கவும் செஞ்சிருக்காங்க இதனால அதனால வந்து இப்ப வந்து ரொம்ப ஆஹ் இப்ப வந்து ஒரு visa work visa கிடைக்கணும்னா ரொம்ப strict ஆ பாக்கறாங்க எல்லாம் information அவுங்க verify பண்ணி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 அவங்க இதை நம்பி நிறைய பணம் கொடுப்பாங்க அப்ப அதுவும் வீணாகாது அப்படி நிறைய பேரு இப்ப வந்து ஆஹ் நம்பகரமா இப்ப வெளிநாட்டுக்கு போலாம் அந்த மாதிரி நம்ம தூதரகம் வந்து ரொம்ப நல்ல வ~ ஆஹ் என்ன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 ஆமா ஆமா இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இங்க இருந்தா நம்மளால ஒழுங்கா பணம் சம்பாதிக்க முடியாது வெளிநாட்டுக்கு போனா கொஞ்சம் பணம் வந்து நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம வீடெல்லாம் கட்டலாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிந்தனையில நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க ஆனா அங்க போய் அவங்களுக்கு அந்த வேலை வந்து புடிக்காமலே இருக்கலாம் எங்க மாமாவுக்கு எல்லாம் முன்னாடி வந்து வெளிநாட்டுல வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ஏதோ கூட்டிட்டு போனாங்க ஆனா கடைசி வந்து அந்த செடிக்கெல்லாம் தண்ணி தெளிக்கிறது அந்த மாதிரி வேலையிலதான் விட்டாங்க இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் போல அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னால முடியாது அந்த மாதிரி வந்துட்டாங்க திருப்பி ஆமா அப்புறம் வந்து இப்ப நிறைய வந்து நம்ம ஆஹ் இந்தியாலயே வந்து நிறைய வே~ வேலைகள் வந்து உருவாக்கணும் ஆஹ் இப்ப வந்து ஆஹ் மோ~ ந~ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்லிருக்குன்னா வந்து இப்ப முதல் பட்டதாரிகளுக்கெல்லாம் வந்து எல்லார் வீட்லயும் முதல் பட்டதாரிக்கு வேலை அந்த மாதிரிலாம் அது ஆனா அமலுக்கு வரலை ஆனா அந்த மாதிரி திட்டம் எல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் வந்து இப்ப நிறைய exams எல்லா இப்பயும் நீங்க வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் engineering படிச்சா வேலை கிடைக்காது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை நம்ம தகுதியா இருந்தா நமக்கு வந்து எல்லாத்துலயுமே வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம த~ தகுதியை உயர்த்திக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா வந்து நல்ல வேலையில இருக்கலாம் நல்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல வீடு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

நீ ஹிந்தி பேசு அப்போம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் வந்திருக்கு ஆமா இப்ப கூடங்குளம் அணுமின் நிலையத்தில கூட நிறைய வேலை வந்திருக்கு அங்க கூட நிறைய பேர் வேலை செஞ்சுட்டுதான் இருக்காங்க அதே மாதிரி இப்ப நான் அந்த நிறைய இடத்தில இந்த கன்னியாகுமரியில எல்லாம் துறைமுகம் வரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அஹ் எனக்கு கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வரும் hello hi ma நல்லா இருக்கீங்களா Keerthana தான நீங்க இல்ல மா ரொம்ப நாள் ஆச்சி நியாபகம் இல்லஎனக்கு இரண்டாயிரத்து எட்டுலாம் மறந்துடு எனக்கு என்ன பண்ண profocesser போயிட்டனே சொல்லுங்கமா எல்லா நல்லாருக்காங்க மா நீங்க எப்டி இருக்கீங்க உங்க வீட்ல நல்லாருக்காங்களா எல்லாம் நல்ல இருக்காங்க என் son இப்ப nineth மா nineth படிக்கிறாரு ஆமாமா ICSE syllabus சென்னை வேலம்மாள் school நல்லாருக்காங்க மா நல்லாருக்காங்க அவுங்க own business பாத்துட்டுருக்காங்க ஆ நல்லாப்போய்ட்டு இருக்கு ஆமா Bcom அப்புறம் CA பண்ண உங்களுக்கு படிக்க சொல்லி சொல்லியிருந்தான்ல CA concentrate பண்ண முடியலையாஅஹ் அஹ் அஹ் அஹ் அப்புறம் நீங்க இப்பம் வர என்ன மா பண்ணிட்டு இருக்கீங்க Mcom ஆ okay

அப்படியா சரி சரி அது தனியா போயிட்டு இருக்கு own business அது பத்தாதுக்கு lecturing தனியா போயிட்டு இருக்கு own business வந்து அவங்க பதுக்கிடுறாங்க நம்மளோட distribution மாதிரி ஒரு unit இருக்கு அத வந்து அவங்க பதுக்கிடுறாங்க நா வந்து என்ன சொல்லுறது நம்ம lecturing class அப்ப நா பாத்துக்கிடுறன்

என்ன மா நீங்கலா bright students மா ஒன்னும் பண்ணமுடியாது நாங்கல்லாம் ரொம்ப என்ன சொல்லுறது நா வந்து பாத்ததுலேய best batch உங்க batch தான் ஆமா ரொம்ப நல்ல batch ஆ jessintha ஒரு பொண்ணு இருப்பாள right right Gowtham ஒரு பையன் இருப்பான் ஆஹ் ஆமா ஆமா ஆஹ் right right ஆஹ் உங்க gang வேற level விட்டா professers ஓடுவீங்கஅந்த மாரியான நீங்க நல்லா கலகலனு இருந்திச்சி ஆனா see academics நல்லா படிச்சிட்டு தான் இருந்திங்க entertainment எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு படிப்பும் நல்லா இருந்தது you concentrating more than இது academics and இது அந்த இதுனால actually balance பண்ணி கொண்டு போக முடிந்தது நம்ம classes bore அடிக்காம போச்சி finace and accounts class bore அடிக்காமபோன section உங்க section தான் ஆமா ஆமா நல்லா தூங்குனிங்க பாத்தோமே அதான் exam ல marks வாங்கும்போது பாத்தோமே நாங்க நல்லபடியா வாங்கிடுங்க marks ம் accounts ல நீ படிச்சதுக்கும் வேலை பாக்குறதுக்கும் சம்மந்தம் சம்மந்தம் இருக்கா அதான் சொன்னன் company ல உங்கிட்ட sorry நீங்க பாக்குற accounts வேற படிச்சிட்டு போய் பாக்குற accounts வேற entirely difference its like life வந்து அப்படிதான் ஒரு மாறி different ஆஹ் போயிட்டு இருக்கும்

சொல்லுமா நீங்க ஏப்ப னு சொல்லுங்க free ஆ இருக்கும்போது பழைய team mates பழைய கல்வி எல்லாதையும் கூட்டு வாங்க வீட்டுக்கு dinner சாப்புடுற மாறி வாங்க

ஏன் என்ன problem மா அவளுக்கு work ஆஹ் ஐயோ பாவம் அவளையும் நம்பி work குடுத்துருக்காரே அந்த owner cut பண்ணா கட்டு போட போறாங்க ஓஓ அங்க செல்வா னு ஒரு பையன் இருந்தான்ல ஆமா அங்க செல்வா னு ஒரு தம்பி படிச்சிட்டு இருந்தாருள

ஆமா அவரு அடிக்கடி பேசுவாறு sir அது இதுன்னு அப்புறம் நீங்க பேசுவீங்க அப்புறம் யாருமா இந்துமதி னு ஒரு பொண்ணு அவ கூப்புடுவா அப்பறம் அவ தாரிணி ப்ரியாஅவ கூப்புடுவா ஓரளவுக்கு எல்லாரு பெரும் ஞாபகம் இருக்கு பாத்தா தெரியும் கலா மோனிஷா அப்பறம் ஒரு பையன் இருப்பான்ல அவன் அந்த முக்கா pant தச்சி இருப்பான்ல அவனக்குட நீங்க பச்சைக்கிளி யோ வெட்டுக்கிளி யோனு பேரு வச்சிருப்பீங்களே ஆஹ் ஆஹ் ஆ எப்படி இருக்கான் அந்த பையன் அடிக்கடிபாத்தேன் மா i think two three time tea சாப்பிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் கூட

இந்த Gowtham என்னமா பன்றான் ரொம்ப பேசிட்டே இருப்பான் ல நை நை னு class ல ஆமா ஆமா அவன் என்ன பண்ணுறான்

ஓ okay okay okay மா மா ஆஹ் அப்பப்போ நியாபகம் வச்சுக்குறீங்களே அதுவரைக்கும் சந்தோசம் தான் accounts ஹம் நா அப்ப ஒரு time தா reply பண்றன் உங்கள மாதிறி நா regular touch ல இல்லையே ம் professor ஆ போய்ட்டோமே touch ல இருக்க முடிலயே அந்த generation இப்போ இல்லம்மா center tuition நிப்பாட்டிட்டேன் இப்ப online தா பண்ணிட்டுஇருக்கன். ஆஹ் center tuition வந்து கொஞ்சம் issue ஆயிருச்சு. அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த அந்த landlord வந்து vacate பண்ண சொல்லீட்டான் place திடீர்னு rent வேற high பண்ணீட்டடான்.

அதுனால அது கொஞ்சம் tough ஆ இருந்தது but இப்ப பரவாவ இல்ல ஆ online tutions எதுத்துட்டு இருக்கேன் அப்பப்போ வேற யாராது இருந்தா refer பண்ணு ஆமா ஆமா portfolio accounts தான் debit credit தான் நம்ம வாழ்கை journal தான் நம்ம மந்திரம் என்ன பண்றது balance sheet தான் நம்மலோட bible உம் profit and loss தான் நம்மலோட பகவத்கீதை அது மாரி extra வா ஒன்னொன்னு சொல்லலாம் அந்த ஆனா நா சொல்றம்ல நம்ம சொல்லி குடுக்குற accounts company account இரண்டுமே diffferent நம்ம வந்து straight forward ஒரு இது சொல்லுவோம் இப்படி தான் இருக்கணு அப்டீன்னு சொல்லீட்டு நம்ம ஒரு rule ஓட வச்சிருக்கோம் company accounts அப்டி கிடையாது. இப்படியும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாங்குற மாதிறி போடுறது தான் company accounts

இல்ல இல்ல நீங்க பண்ண சேட்டை எல்லாம் நமக்கு தா தெரியுமே. ஆனா ஒன்னும் இதுவே கிடையாது வந்ததே கிடையாது.

சேரி சேரி அதா நீங்க அந்த timing fix பண்ணும் போது நீங்க அது எனக்கு வந்து எனக்கு Sundays வர்ர மாதிரி time fix பண்ணிங்கன்னா better ஆ இருக்குமா Sundays தா கொஞ்சம் free யா இருக்கும், ஏன்னா பொதுவாவே அந்த week days ல வந்து classes lectures அது இதுன்னு போயிட்ருக்கு. அதுவும் ஓ ஓ ஒன்ன மாறி லாம் வந்து ஆஹ் ம்ம் okay sir என்ன மாறி நூறு என்ன sir இது keerthna ஒரு வானரம் தான் jeesintha நாலு வானரத்துக்கு சமம் இது அப்படியில்ல பத்து percent பத்து jeesintha ஆஹ் பன்னெண்டு Keerthana அந்த மாரி type ல தான் வந்து இறங்கிருக்கு எல்லாம் அதுனால அது ரொம்ப இப்பம் பரவாயில்ல sir மதிக்கிறதே இல்ல, சேட்டை எங்க பண்றது? சேட்டை பண்னுனாக் கூட நாங்க சந்தோசமா எடுத்துப்போம். மதிக்கிறதே கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ for example நம்ம வர்றோம் அப்டீன்னா sir ஒரு கிண்டல் பேசுவாங்க அத நா பாத்துருக்கன். ஒரு respect ஆ பேசாம போயிடுவாங்க. இப்போ நா என்ன சொல்றது நீ என்ன கேக்குறது அப்டிங்குற மாதிரி தான் வர்றாங்க. அந்த மாறி ஆயிட்டாங்க மா. இந்த அந்த அந்த ஒரு respect அந்த இதுலாம் இல்ல இப்போ, அந்த பழைய இப்போ அதான் சொன்னன்ல உங்க பேரு லாம் நியாபகம் இருக்கு பாத்தீங்களா, இது இது இந்த பேருல ஒரு பையன் பேரு கூட நியாபகம் இல்ல எனக்கு. உண்மையிலேயே அவன நேர்ல பாத்தா அவன எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு அப்டீன்னு சொல்லி தான் எனக்கு நியாபகம் இருக்கே தவிர எங்க பாத்தோன்னு நியாபகமே இல்ல, இப்போ அந்த மாதிரி போய்ட்டு இருக்கு.

என் sound terror மா வந்தான்னா terror ஆவாங்க. nineth standard தான மா nineth தானே இப்போ தான nineth படிக்கிறான். maths வரல நமக்கு தெரிஞ்ச இங்க ராஜேஸ்வரின்னு ஒரு teacher ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கிட்ட தான் கேட்டூட்ருக்கோம். அவங்க இன்னும் conformed ஆ சொல்லல okay ஆமா professor ராஜேஸ்வரிக்கிட்ட தான் கேட்ருக்கேன். அது வந்து அவங்க time இப்ப அவங்க வேற work இருக்குது போல work முடிச்சுட்டு வீட்டுக்கு பொன்னுனு சொல்றாங்க, அவங்களுக்கும் time இருக்குறதுஇல்ல, அதான் வேற reference குடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டிருக்கோம். அதுவும் இல்ல. இப்ப நீங்க reference குடுக்குருறன்னு சொல்லீருக்காங்க. ஆஹ் ஏன்னா online ல தான் அவுங்க சென்னைலல இருக்காங்க online ல தான் போற மாதிரி இருக்கும். ஆஹ் என்னென்னா இவன் கொஞ்சம் என்பையன் கொஞ்சம் terrific ஒரு இடத்துல உக்கார மாட்டான் ஓடிட்டே இருப்பான். அவனை online ல எப்படி control பண்றது ரொம்ப இருக்கு. நா எங்க மா நா வாட்டிக்கு பேசாம சிவனேன்னு வந்து class எடுப்பன், என்ன உங்ககூடஎல்லா friendly ஆ இருந்தன் அது வேற விசியம், இப்ப இருக்குற பசங்கட்ட எல்லாம் கேட்டுப்பாரு நா terror மாறி ஆயிட்டன். அவங்களுக்கு என்ன பிடிக்கிறது இல்ல ஆமா ஆமா அவுங்களாம் sir ரொம்ப strict ட்டு அப்டீங்குறாங்க, நீங்கலாம் வந்து தான் சொல்லணும் அவங்கட்ட strict ஆ இருந்தாலும் நம்ம class time ல எப்படி எப்படி இருந்தோம், என்னமாறி see enjoyment ங்குறதே entirely different ங்குறது entirely different class ல வந்துட்டு correct பண்ணிட்டு work படிக்க சொல்லிட்டு போனான்னா enjoyment ஆறு மணிக்கு மேல தான நம்ம joly யா இது பன்னிட்டு ஜாலியா போனோம் picnics போனோம். இன்னும் நியாபகம் இருக்குல்ல, அப்ப வேற bus ல போகும் போது நீங்க வாந்தி எடுப்பீங்களே. bus ல போகும் போது எத்தனை தடவ நீங்க வாந்தி எடுத்துருக்குறீங்க. ஆமா இப்போ அந்த மாறி ஒரு ஒருஇதுல போயி இதுபண்ணி அந்த அந்த ஒரு இதுவே இல்ல actual ஆ

அவங்களுக்கு எப்டீன்னா எல்லாருமே வாடா மாமா மச்சான்னு பழகுற மாதிரி இருக்கணும், படிப்பு ஏண்டா படிக்கலன்னு கேட்றக்கூடாது, அந்த மாரி இருக்கனும். see ஏண்டா படிக்கணுன்னுட்டும் இருக்கனும் அதேசமயத்துல ஒரு இதுவா இருக்கணும், ரெண்டும்இருக்குற மாதிரி இருந்தா மட்டும் தான்

யாரம்மா son ஆமா ஆமா every saturday sunday போவன் மா. ஆமா ஆமா saturday sunday mostly போவன். ஆஹ் hostel ல இல்ல அவங்க, ஆஹ் பையன் வந்து வீட்டுல தான் இருக்கான். பையன் வந்து வீட்டுல தான் இருக்கான். ஆஹ் வீட்டுல இருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமா ஆமா

ஆமா ஆமா ஆமா two days enjoy அப்டியே பண்ணிட்டு வருவோம், இது பண்ணுவோம் ஆமா ஆமா மறுபடியும் ஆமாஆமா ஆஹ் அது பரவாயில்லை மா போயிட்டுருக்கு, ஆஹ் ஒருமாறி adjust பண்ணி போயிட்ருக்கோம். professor life கொஞ்சம் நல்ல இதா இருந்து இருக்கு. அத தவிர இந்த business life side ல வேற அது ஒரு பக்கம் கொஞ்சம் இதா இருக்கு நம்மளிது business பாத்தீங்கன்னாஒன்னு நம்ம வந்து BPO industries க்கு வந்து ஒரு help பண்ணிட்டுருக்கோம் மா. distribution பண்ணிட்டுருக்கோம் மா so ரெண்டும் போயிட்டு இருக்கு. இல்ல office தனியா இல்லம்மா, வீட அப்டியே office ஆ மாத்தி பண்ணிட்டுருக்கோம். இன்னொன்னு வந்து ஒரு godown மாதிரி எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களன், ஒரு நல்ல போயிட்ருக்கு, அப்புறம் இன்னொன்னு முக்கியமான

ஆம் பரவாயில்ல மா பரவாயில்லஆமா ஆமா பரவாயில்ல பரவாயில்ல எல்லாம் okay ஆஹ் இல்ல இல்ல manageing ஆ அப்படி இல்ல மா இப்ப professor நமக்கு வந்து fixed timing இது இதுக்கு timing ஆஹ் but அது வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு business வந்து anytime வந்து attentive ஆ இருக்கணும். twenty four hour on ல இருக்கணும் staff இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏய் நம்ம actual ஆஹ் சொல்லப்போனா ஹரிஸ் அந்த பையன் இருக்கான்ல இவனைக்கூட ஆஹ் உனக்கு யாரும் தெரிஞ்சா refer பண்ண சொல்லி இருந்தன் யாராது refer பண்ணுடான்னு, உனக்கு யாரோ தெரிஞ்சா சொல்லு மா நல்லா staff யாராது நமக்கு work க்கு எதுவாது தேவை இருந்தா சொல்லு நல்லா ஒரு

எனக்கு ஜெசிந்தா மாறி வேண்டாம் okay ஆமா ஆமா அப்புறம் இதுமாறி ஜெசிந்தா மாறி வேண்டாம் கௌதம் மாறியும் வேண்டாம் மத்த மாறி தவிரனா மத்த மாறி இவுங்கள அந்த விஜயதாரணி ராஜேஸ்வரி அவ பேர் என்ன இந்த இன்னொரு பொண்ணு மலர் மலர்னு ஒரு பொண்ணு ஓடிட்டே இருக்குமே இங்கயும் அங்கயும் ஆ மிர்ச்சிமலர் அந்த பொண்ணு மாறி ஆ அது கூட வேண்டாம் அது ஓடிட்டே இருக்கும் இங்கயும் அங்கயும் அதுலாம் வச்சி control பண்ண முடியாது அப்புறம் இந்துமதி அப்புறம் பூவிழி னு ஒரு பொண்ணு கொஞ்சம் silent ஆ இருக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நவீன் னு ஒரு பையன் இருப்பான்ல திருப்பூர் ல இருந்து வருவனே அடிக்கடி

ஆமா ஆமா அந்த பையன் தான் நியாபகம் இருக்கா அடிக்கடி weekend வந்து காணாம போயிருவான் weekend ன்னா அப்டியே upstand ஆயிறுவப்டி ம் phone மட்டும் correct ஆ போகும் college முடிச்சதும் வீட்டுக்கு போகும் போது அரைமணி ஒதுங்கி phone பேசிடுத்தான் தான் போவாரு பாத்துருக்கியா அந்த பையன ஆமா ஆமா நா note பண்ணிருக்கன் அது அரைமணிநேரம் correct தனியா போவான் phone எடுத்துட்டு அஹ் இல்ல இல்ல ஆஹ் அப்பா சேட்டை ஜாஸ்தி வெளிய உங்களுக்குலாம் தெரியாது ஆறு மணிக்கு மேல போனா அவன் வேறமாறி வடிவேல் joke மாறி ஆமா சேரி ஆஹ் சரி இல்ல நம்ம இதுல சேத்துக்கலாம் மா, பசங்களும் நம்ம இதுல சேத்துக்கலாம், நா சும்மா சொன்னன் comedy சொன்னன், யாரு வந்தாலும் okay மா. நமக்கு எல்லாரும் okay தான். ஜெசிந்தா வந்தாலும் double okay ன்னு சொல்லீடு. ஆமா வச்சி செஞ்சிருவோம் ம்ம் அப்பறம் இந்த ஒரு யாரோ பேரு மறந்துட்டேன் மா சரி விடுமறந்துருச்சு விட்டுருங்க மா recollect பண்ண முடில நியாபகம் இல்ல நியாபகம் இல்ல ஏன்னா batch நமக்கு batch வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே போகுதுங்களா அதனால நியாபகம் வரமாட்டிங்குது. ம்ம்ம்ம் ஆமா மா நீங்க வந்து கொ pet students மாறி கொழந்தைங்க தான் எல்லாம் நமக்கு எல்லாம் சின்ன கொழந்தைங்க, எல்லாம் என் பொண்ணுங்க மாறி தான் பாத்துட்டு இருந்தன் சொந்த பொண்ணுங்க மாறி இப்போ வர்ற பசங்க மேல affection இல்ல மா உண்மையிலேயே ம்ம் ம் அவங்கள பாத்தா ஒரு இதுவா இருக்கு அதான் school லேயே வேல வாங்கிட்டு வந்துரனுங்க போல இருக்கு இல்ல அந்த ஒரு respect இல்லையேமா இப்போ professor வர்றோம் நம்ம முன்னாடியே தம் அடிக்கிறாங்க அந்த மாதுரி ஒரு இதுவா இருக்காங்க எப்படி சொல்றது

ரொம்ப இது problem மா தான் போயிட்டு இருக்கு அவங்க கொஞ்சம் வளர்ப்பு சரி இல்லமா actual லா வீட்டுல உங்க parents லாம் ஒரு உங்க அப்பா அம்மா லாம் வீட்டுலயும் ரொம்ப ஒரு எப்படின்னா அடிக்கடி வந்து பேசுவாங்க பொண்ணு என்ன பண்றானு கேட்பாங்க ஒரு parents வந்து அந்த regular ஆ வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இல்ல ந எவ்வளவோ சொல்றேன் பிள்ளை உங்க பையன் activities வந்து சரி இல்லமானு பையன் பேர் இன்னும் நியாபகம் இருக்கு ரோஷன் சொல்லிட்டு activities லாம் சரி இல்லனு சொல்றன் கேக்க மாட்டிக்காங்க மா அவங்க தான் காசு சேலைவலிச்சு படிக்க வைக்கிறாங்க அவங்களோட hard earn money அதான் படிச்சா நல்லா வரப்போறாங்க tips குடுத்த கேக்க மாட்டிக்கிறாங்க அந்த பையன் நம்ம கிட்டயே வந்து நீங்க எப்படி sir எங்க வீட்டுல சொல்லலாம்னுதாதா மாதுரி வந்து நிக்கிறான் நாங்க இதலாம் தாண்டி தான் வந்துருகோம் நாங்க இதலாம் தாண்டி தான் வந்துருக்கோம் இவன் பாக்காததுலாம் நாங்க பாத்து தான் வந்துருக்கோம் but இருந்தாலும் அது என்னமோ உங்க batch மாதுரி வரல மா அதான் last batch விடு we are lucky நாங்க gifted உங்கள மாதுரி batch கேடைக்க நாங்க தான் உங்களுக்கு லாம் thanks சொல்லணும் அந்த ஒரு curtessy வந்து எப்பவுமே உங்ககிட்ட உண்டு மா சேரி சேரி கண்டிப்பா பரவால்ல மா ரெண்டு மூணு பேர் வச்சிக்கோங்களே வச்சிட்டு நீங்க சொல்லிடுங்க ஆஹ் புரிது புரிது புரிது சரிங்க சரி ஆஹ் சரி மா no problem நீங்க அத பாத்துக்கோங்க, ஆஹ் எப்போ contact பண்ணணுமோ contact பண்ணுங்க வால்பாறை போலாமா என்ன, ம் வால்பாறை plan பண்ணலாமா, நீ வாந்தி எடுக்காம வர்றன்னா வால்பாறை போலாம். சரி சரி சரி வால்பறை போலாம், அதாவது ஒரு morning start பண்ணீட்டு ஒரு evening return பண்ற மாதிரி வந்துட்டு sunday plan பண்ணலாம் ஆமா வீட்டுலலாம் சொல்லிருங்க முதல்லயே ஆஹ் family doubt மா family வறது கஷ்டம் நா மட்டும் தான் வருவன், நா பாக்குறன் நா try பண்ண முடிஞ்சா அவங்களையும் கூட்டுவரன் வருவாங்க picnic னா வருவாங்க என் பையன் அவன் ready தான் இப்போ கூட நாங்க கூப்பிடா கூட கேளம்பிருவான் i dont want school ன்பான் wife அவங்க சத்தம் போடுவாங்க.